இதை சுத்தி நிறைய பேர்சன் மெழுகு வச்சு நிக்கிறாங்க.

பெயிண்ட அத சுத்தி லெப்ட் அண்ட் ரைட் சைடுல குட்டி குட்டி ஃபிரேம்ஸ்ஸு வச்சிருக்காங்க.

இந்த வேன்ல நிறைய ப்ளூ கலர் சீட் இருக்கு.

அண்ட் கொஞ்ஜோ படக பார்க் பண்ணியு வெச்சிருக்காங்க.

இங்க ரெண்டு பெரிய சிப் நிக்குது இந்த ஷிப்போட சைட்ல நறைய ஆட்களும் நின்னுட்ருக்காங்க.

இது ஒரு பெரிய எக்ஸ்பிஷன் ஹால் .

இந்த கார்டன்ல கலர் கலர் லீவ்ஸு கலர் கலர் ஃப்ளவர்ஸ்சு இருக்கு.

ஒரு ஃபக் இருக்கு ரைட் சைடுல ஒரு பெரிய வேணு இருக்கு.

இங்க ஒருத்தவங்க சேல்ஸ் பண்ணிட்ருக்காங்க.